ரோட்ல ஒயிட் கலர் கார் பிரவுன் கலர் கார் ஒன்னு நின்னுட்டுருக்கு.

பலூனு ஒய்ட் கலர் பலூனு ப்ளூ கலர் பலூன் கட்டிருக்காங்க.

ஜன்னல்ருக்கு ஃபேனு லைட்டு --

ஒய்ட் கலர்ல கார் இருக்கு ரெட் கலர்ல கார்ருக்கு .

இது ஒரு கேக்கு பேக்கரி .

இது ஒரு சிவன் டெம்பள் .

இது ஒரு கிளாஸ் ரூமு .

இது ஒரு பெட் ரூமு .

பைக் இருக்கு ஒரு பேரிகேட்ருக்கு .

ஒரு மசூதி அங்க ஒருத்தரு தொழுதுட்ருக்காரு.

ஒயிட் கலர்ல பில்லர் இருக்கு ஒரு சேரிருக்கு .

ஜன்னல் இருக்கு கீழ கார்பெட் போட்ருக்காங்க.

ஒரு கதவு இருக்கு வாசல் இருக்கு.

ஒரு ஒய்ட் கலர் டேபள் போட்ருக்காங்க.

ஆரஞ்ச் கலர் கிரீன் கலர்ல பெயிண்ட் அடுச்சுருக்காங்க.

கீழ தண்ணி குடோ ஒன்னு வச்சுருக்காங்க.